KTurtle ன் அறிமுக tutorial க்கு நல்வரவு இந்த tutorial ல் KTurtle ன் சில அடிப்படை விஷயங்களைப் பார்ப்போம்
இதில் நாம் கற்பது க்டர்ட்டில் விண்டோ எடிட்டர் கேன்வாஸ் மேனு பார் மற்றும் டூல்பார் மேலும் கற்பது Turtle ஐ இயக்குதல் கோடுகள் வரைதல் மற்றும் அதன் திசைகளை மாற்றுதல் ஓர் முக்கோணம் வரைதல்
இந்த டியூட்டோரியல் க்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன்
1204
மற்றும் க்டர்ட்டில் வெர்ஷன்
081 பெட்டா
க்டர்ட்டில் என்றால் என்ன
இது புரோகிராமிங் இன் அடிப்படைகளைக் கற்றுக்கொள்ள உதவும் இலவசக் கருவி
கணினியுடன் ஊடாடும் கற்றல் ஐ கற்றுக்கொள்ள மிகவும் பயனுள்ளது இதை httpedukdeorgkturtle என்ற தளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம் இது programming ஐ சுலபமாகவும் எளிதில் அணுக வல்லதாகவும் மாற்றுகிறது
குழந்தைகளுக்கு கணித அடிப்படைகளைப் கற்றுக் கொடுக்க உதவும்
Commands ஐ புரோகிராமர் இன் பேச்சு மொழியிலேயே மொழி பெயர்கிறது commands ஐ விசுவல்ஸ் ஆகவும் மாற்றுகிறது
KTurtle ஐ சினாப்டிக் பேக்கேஜ் Manager ஐக் கொண்டு நிறுவலாம் சினாப்டிக் பேக்கேஜ் Manager ஐப் பற்றி மேலும் அறிய எங்கள் தளத்தில் உபுண்டு லினக்ஸ் tutorial ஐப் பார்க்கவும்
புதிதாய் ஒரு க்டர்ட்டில் Application ஐ திறப்போம்
பின்னர் டாஷ் home ன் மீது சொடுக்கவும்
சியர்ச் bar ல் KTurtleஎன டைப் செய்து க்டர்ட்டில் icon ன் மீது சொடுக்கவும்
இதுதான் முழுமையான க்டர்ட்டில் விண்டோ ஆகும்
இதுதான் மெனுபர்
இந்த மேனு bar ன் தலைப்பில் மேனு ஐட்டம்ஸ் காணப்படும்
பைல் எடிட் கேன்வாஸ் ரன் டூல்ஸ் செட்டிங்ஸ் ஹெல்ப் போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும்
இந்த டூல் bar மூலம் நாம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய செயல்களை அடையலாம் இடதுபுறத்தில் உள்ள Editor ல் தான் டர்ட்டில்ஸ்கிரிப்ட் கமாண்ட்ஸ் அனைத்தும் செய்யப்படும்
Editor ன் பெரும்பாலான செயல்பாடுகள் அனைத்தும் பைல் மற்றும் எடிட் menu வில் காணப்படும்
Editor ல் கோடு எழுத பல்வேறு வழிகள் உள்ளன
Example ஐப் பயன்படுத்துவது சுலபமான வழி ஆகும்
பைல் மேனு க்குச் சென்று எக்ஸாம்பிள்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
இங்கு புளவர் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
எடுத்துக்காட்டுக்கான கோடு
editor ல் திறக்கப்படும்
இந்த code ஐ இயக்க மேனு பார் அல்லது டூல் பார் ல் உள்ள ரன் பட்டன் ஐ சொடுக்கவும்
editor ல் நம்முடைய code ஐ நேரடியாக டைப் செய்வது மற்றுமோர் வழியாகும்
அல்லது வேறு ஏதாவது code ஐ copyபாஸ்டே கூட செய்யலாம்
உதாரணத்துக்கு வேறு சில க்டர்ட்டில் files இலிருந்து வலது புறத்தில் கேன்வாஸ் இருக்கும்
டர்ட்டில் அதற்கு ஏற்றவாறு வரைபடங்களை உருவாக்கும்
அதாவது canvas ன் editor ல் உள்ள commands ன் அடிப்படையில் டர்ட்டில் வரையும்
டூல் bar ல் உள்ள ரன் option ஆனது editor ல் உள்ள commands ஐ இயக்கும் மேலும் எந்த வேகத்தில் எக்ஸிக்யூட் செய்யலாம் என்பதற்கு பட்டியலைக் காட்டும்
புல் ஸ்பீட் புல் ஸ்பீட் ஸ்லோ ஸ்லவர் ஸ்லோவெஸ்ட் மற்றும் step by ஸ்டெப் அபோர்ட் மற்றும் பாஸ் எனும் ஆப்ஷன்ஸ்
செயலை கைவிடவும் பாஸ் செய்யவும் உதவுகிறது அபோர்ட் இப்பொழுது இந்த code ஐ ரன் செய்வோம்
Turtle canvas ல் ஓர் பூவை வரைவதைக் காணலாம்
ஓர் புதிய க்டர்ட்டில் application ஐ திறக்கும்போது முன்னிருப்பாகTurtle canvas ன் மையத்தை வந்தடையும்
இப்போது Turtle ஐ நகர்த்துவோம்
டர்ட்டில் மூன்று விதங்களில் நகரக்கூடியது
முன்னும் பின்னுமாக நகரும்
இடது அல்லது வலது பக்கம் திரும்பும் மேலும் திரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நேரடியாகவும் சென்றடையும்
இப்பொழுது இந்த புரோகிராம் உரையை ஐ சற்று அணுகிப் பார்ப்போம்
உதாரணத்தை பார்க்கலாம்
editor ல் பின்வருமாறு commands ஐ டைப் செய்யவும்
ரிசெட் பார்வார்ட் 100 டர்ன்ரைட் 120 பார்வார்ட் 100 டர்ன்ரைட் 120 பார்வார்ட் 100 டர்ன்ரைட் 120 நாம் டைப் செய்யும்போது code ன் நிறம் மாறுவதை கவனிக்கவும்
இதற்கு ஹைலைட்டிங் என்று பெயர் வெவ்வேறு கமாண்ட்ஸ் வெவ்வேறு விதங்களில் ஹைலைட் செய்யப்படுகின்றன
இது பெரிய அளவிலுள்ள code ஐ படிப்பதற்கு சற்று சுலபமாக இருக்கும்
இப்பொழுது இந்த கோடு க்கான விளக்கத்தைக் காண்போம்
ரிசெட் command ஆனது Turtle ஐ அதன் டிஃபால்ட் position ல் அமைக்கும்
பார்வார்ட் 100 command ஆனது Turtle ஐ 100 pixels க்கு முன்னதாக நகர்த்தும்
டர்ன்ரைட் 120 command ஆனது Turtle ஐ 120 டிக்ரீஸ் anti clockwise ல் திருப்பும்
முக்கோணம் வரைவதற்கு இந்த இரண்டு commands ம் மும்முறை பயன்படுத்தப்படுவதை கவனிக்கவும்
இப்போது code ஐ எக்ஸிக்யூட் செய்யலாம்
இங்கு ஸ்லோ step ஐ தேர்கிறேன்
இதனால் என்னென்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் செய்யப்படுகின்றன என புரிந்து கொள்ளலாம்
இதோ முக்கோணம் வரையப்பட்டு விட்டது
வேறு உதாரணத்தின் மூலம் இந்த canvas ஐ இன்னும் அழகாக்குவதை கற்கலாம்
இப்போது ரிப்பீட் கமாண்ட் மூலம் ஓர் triangle ஐ வரையலாம்
தற்போதுள்ள program ஐ அழிக்கிறேன்
பின்னர் புரோகிராம் text க்குள் ஜூம் செய்கிறேன்
Editor ல் பின்வருமாறு commands ஐ டைப் செய்யவும்
ரிசெட் கேன்வாசைஸ் ஸ்பேஸ் 200200 கேன்வாஸ்கலர் ஸ்பேஸ் 02550 பென்கலர் ஸ்பேஸ் 00255 பென்விட்த் ஸ்பேஸ் 2 ரிப்பீட் ஸ்பேஸ் 3 வித்தின் கர்லி பிரேஸ் பார்வார்ட் 100 டர்ன்லெஃப்ட் 120 இப்போது code க்கான விளக்கம்
ரிசெட் கமாண்ட்
Turtle ஐ டிஃபால்ட் position ல் அமைக்கும்
கேன்வாசைஸ் 200200 canvas ன் நீள அகலத்தை 200 pixel களாக அமைக்கும்
கேன்வாஸ்கலர் 02550 canvas ஐ பச்சை நிறத்தில் அமைக்கும்
இங்கு 02550 என்பது ஆர்ஜிபி வீதத்தில் அமைக்கிறது
அதாவது Green க்கான மதிப்பு மட்டும்255 எனக் கொடுக்கப்பட்டு மற்ற இடத்தில் 0 உள்ளது
இது canvas ஐ பச்சை நிறத்தில் அமைக்கிறது
அவ்வாறே பென்கலர் 00255 pen ன் நிறத்தை நீல நிறத்தில் அமைக்கிறது
இங்கு RGB ல் blue க்கான இடத்தில் 255 எனக் கொடுக்கப்பட்டுள்ளது
பென்விட்த் 2 என்பது அகலத்தை 2 pixel களாக அமைக்கிறது
அடுத்தபடியாக ரிப்பீட் கமாண்ட் க்குப் பின் ஓர் எண்ணும் அடைப்பில் சில commands ம் காணலாம்
இது அடைப்பில் உள்ள கமாண்ட்ஸ் அனைத்தையும் குறிப்பிட்டுள்ள முறையில் செய்கிறது இங்கு பார்வார்ட் 100 மற்றும் டர்ன்லெஃப்ட் 120 கமாண்ட்ஸ் அடைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன
முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளதால் ரிப்பீட் command ஐத் தொடர்ந்து 3 எனும் எண் கொடுக்கப்பட்டது
எனவே அடைப்பில் உள்ள கமாண்ட்ஸ் அனைத்தும் 3 முறை ரன் செய்யப்படும்
முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வரையப்பட்டன
இப்போது code ஐ ரன் செய்வோம்
எக்ஸிக்யூட் க்கு ஸ்லோ ஐ தேர்ந்தெடுக்கப்போகிறேன்
Canvas ன் நிறம் பச்சையாக அமைக்கப்பட்டு டர்ட்டில் ஓர் முக்கோணத்தை வரைகிறது
இப்போது file ஐ சேமிப்போம்
பைல் menu க்குச் சென்று சேவ் ஏஎஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும் சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கப்படுகிறது
file ஐ சேமிக்க டாக்குமென்ட் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
பிறகு டிரையாங்கில் என பைல் பெயர் அமைத்து சேவ் ஐ அழுத்துகிறேன்
file ன் தலைப்பகுதியில் பெயர் தெரிவதையும் மேலும் எல்லா டர்ட்டில் files ஐப் போலவே இதுவும் டாட் turtle ஆக சேமிக்கப்படுவதையும் கவனிக்கவும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருக்கமாக இந்த tutorial ல் நாம் கற்றவை KTurtle ன் எடிட்டர் கேன்வாஸ் மெனுபர் மற்றும் டூல்பார் Turtle ஐ நகர்த்துதல் கோடுகள் வரைதல் அதன் திசைகளை மாற்றுதல் ஓர் முக்கோணம் வரைதல் பயிற்சிக்காக இத்தகைய commands ஐப் பயன்படுத்தி சதுரம் வரைந்து பாருங்கள்
பார்வார்ட் பேக்வார்ட் டர்ன்லெஃப்ட் டர்ன்ரைட் மற்றும் ரிப்பீட் உங்களுக்கு ஏற்றாற்போல் பேக்கிரவுண்ட் கலர் பென்விட்த் மற்றும் பென்கலர் ஐ அமைக்கவும் ஆர்ஜிபி கலவையின் மதிப்புகளை மாற்றி வரைந்து பாருங்கள்
தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் project ஐப் பற்றி சுருக்கமாகக் கூறும்
நல்ல பேண்ட்விட்த் இல்லையெனில் பதிவிறக்கம் செய்தும் பார்க்கலாம்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்ட குழு ஸ்போக்கன் tutorials ஐ வைத்து செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணைய பரீட்சையில் தேறுபவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்குகிறது
மேலும் விவரங்களுக்கு contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் Project ஆனது டால்க் டோ ஆ டீச்சர் project ன் ஓர் பகுதி ஆகும்
நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மார்ட் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா இதனை ஆதரிக்கிறது
மேலும் விவரங்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro மூலப்பாடம் இட் போர் சாங்கே பங்களூரு
தமிழாக்கம் சென்னையிலிருந்து நித்யா